okay ma'am நான் இந்த number லயே இந்த number லயே வந்து அஹ் amount வந்து நான் போட்டு விடுறேன் ma'am நீங்கக் கேட்ட மாதிரி ஆஹ் okay ma'am நான் சொன்ன details எல்லாம் உங்களுக்குப் புரிஞ்சுது இல்ல ma'am நான் அந்த place ஓட இதெல்லாம் உங்களுக்கு clear ஆ

ஆமா ma'am எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு ma'am

okay ma'am thank you so much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

எனக்கு allergy இருக்கு skin allergy அதுக்கு treatment எடுக்கணும் என்ன மாதிரி மருந்து எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா

இனிதான் எடுக்கப் போறீங்களா ஆஹ் ma'am நீங்க allergy க்கு ஏற்கனவே treatment எடுத்திருக்கீங்களா இல்லை

இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கீங்க, அது ayurvedic ல எடுத்திருக்கீங்களா இல்ல வந்து ordinary யான இல்ல ayurvedic கிடையாது ordinary தான் so ordinary ஆ நீங்க treatment எடுத்திருக்கீங்க இப்ப sudden ஆ ayurvedic க்கு மாத்தறீங்க உங்களுக்கு இந்த allergy வந்து சின்ன வயசுலயே இருக்குதா இல்ல ஏதாவது ஒரு incident க்கு அப்புறம் allergy ஆஹ் இந்த allergy உங்களுக்கு சின்ன வயசுலயே இருக்குதா இல்லை ஏதாவது incident க்கு அப்புறம் இந்த allergy மாதிரி ஒரு incident கு அப்புறம் தன் இந்த allergy வந்துச்சு

hello ஆஹ் கேக்குதா உங்களுக்கு ஆஹ் இந்த allergy க்கு வந்து hospital எங்க ayurvedic doctor கிட்ட consult பண்ணிட்டு ஆஹ் உங்களுக்கு எது எதுல allergy maximum உங்களுக்கு skin லயா இல்ல ஏதாவது food சாப்பிட்டா ஒரு மாதிரி ஊறல் மாதிரி வருதா எந்த மாதிரி allergy இருக்குது skin allergy அப்ப வந்து உங்க skin க்கு வந்து doctor ட்ட consult பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அங்க ayurvedic medicine அ continue

இல்லை doctor ட்ட இன்னும் consult பண்ணலை எதுவும் சொல்ல முடியுமா இல்லை இங்க எங்க ayurvedic clinic லயே உங்களை consult பண்றதுக்கு doctor இருக்காங்க okay வா அதனால நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த doctor ட்ட consult பண்ணிட்டு அவங்க என்ன treatment உங்களுக்கு தர்றாங்களோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம்

சரியா okay இப்ப skin க்கு அப்படிங்கும்போது main ஆ வந்து நீங்க வந்து ஆஹ் பத்தியம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்க வேண்டாம் ayurvedic ஐ பொறுத்தளவுல ointment skin skin க்கு வந்து ointment அப்புறம் நீங்க use பண்ணிட்டு இருக்கக்கூடிய இது soap ஏதாவது use பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை change பண்ணிட்டு ayurvedic soap அந்த மாதிரி எதாவது soap உங்க இதுக்கு உங்களோட treatment க்கு என்ன மாதிரி soap வேணுமோ அந்த மாதிரி soap change பண்ணுவாங்க main ஆ okay வா okay அப்புறம் வந்து எங்க doctor ட்ட consult பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எத்தன என்ன medicine அதாவது என்ன என்ன disease ஓ அந்த district க்கு தக்கன என்ன medicine எத்தனை நாளா அந்த medicine எடுக்கணும் அப்படிங்கிறதை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க okay வா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

இங்க எங்க ஊர் பக்கத்துல இருக்க ஒரு doctor ட்ட போயிட்டு இருக்கேன்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

அந்த ம~ இதுவரை நீங்க என்ன மருந்து எடுத்திருக்கீங்களோ so அந்த மருந்தை பார்த்துட்டுதான் நாங்க side effect வரக்கூடாது உடனே அந்த மருந்தை நிறுத்தினா ஏதாவது உங்களுக்கு affect ஆகுமா அப்படிங்கிறதை பார்க்கணும் இல்லை

அதுக்காக அந்த மருந்து சீட்டை இங்க doctor அ consult பண்ணும் போது எடுத்திட்டு வாங்க

ஆஹ் இப்ப இந்த doctor அ நீங்க எப்ப consult பண்ணதுக்கு free ஆ இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா doctor எப்ப இருப்பாங்க doctor வந்து இங்க எங்களுக்கு வந்து ஆஹ் அஹ் week days ல வந்து காலையில ten to five வரை availability ஆ இருப்பாங்க doctor busy யா இருப்பாங்களோ அப்ப எனக்கு appointment போட்டா போதும் நான் free தான் doctor busy ஆ இருக்கும்போது உங்களுக்கு appointment போடணுமா free ஆ இருக்கும்போது appointment போடணுமா hello doctor busy ஆ இருக்கும்போது appointment போடுறதுக்காக free ஆ இருக்கும்போது appointment போடணுமா

okay ஆஹ் இப்ப வந்து next week ல next week wednesday வந்து உங்களுக்கு appointment போட்டுரலாமா சரி இந்த appointment போடுறதுக்கு உங்க name and address உங்களுக்கு எந்த ஊரு

இப்ப வந்து உங்களுக்கு skin மட்டும்தான் பாக்கணுமா இல்லை ayurvedic ல வேற எதையாவது consult பண்ணணுமா வேற எதா~

skin skin allergy வந்ததுல இருந்து dandruff அதிகமா இருக்குதா சரி okay இப்ப அந்த ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்துமே co~ consultancy நான் உங்களுக்கு இந்த consultant book பண்ணிறட்டா

hello அது ரெண்டுக்கும் சேர்த்துமே உங்களுக்கு வந்து நான் doctor consultancy book பண்ணிறட்டா okay இப்ப வந்து next wednesday so உங்களுக்கு எந்த timing correct ஆ இங்க வந்து சேர்றதுக்கு correct ஆ இருக்கும். எனக்கு வந்து ஒரு twelve o'clock correct ஆ இருக்கும் twelve o'clock அப்போ உங்களுக்கு வந்து twelve o' clock ல வந்து எங்க doctor கிட்ட வந்து prescription க்கு இந்த consultancy க்கு நான் வந்து உங்களை name அ register பண்ணிருக்கேன் okay வா sharp twelve o'clock கு நீங்க இங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க

சரண்யா mobile number mobile number seven five zero two

double zero okay okay nine numbers தான் இருக்குது seven five zero eight two double one double zero last number என்னது nine five zero eight two double one double zero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 sorry triple zero triple zero okay okay okay okay உங்களுக்கு நான் appointment book பண்ணியிருக்கேன்

பத்தியம் அந்த மாதிரி எதுவுமே skin க்கு சொல்லமாட்டாங்க main ஆ okay வா skin allergy க்கு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 வந்து ointment நீங்க வந்து உங்களுக்கு starting லே பிறவியிலே எதாவது இந்த மாதிரி அஹ் இந்த இது skin allergy இருக்குது white உ white ஆ இருக்கும் skin உ அல்லது இந்த புட்டு புட்டா இருக்கும் முதுகு full ஆ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிறைய treatment க்கு வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் இரண்டு reason சொல்லுவாங்க main ஆ என்னன்னா ஒண்ணு ப~ சின்ன வயசுலேயே இருக்குது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க படர்தாமரை இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்ல அது, இல்லை இப்ப ஏதாவது incident க்கு அப்புறம்தான் எனக்கு இந்த மாதிரி வருது ஏதாவது பூச்சி இல்ல பூச்சி இந்த செடிக்குள்ள போனேன் அதனால எனக்கு இந்த மாதிரி வருது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 அந்த dandruff வந்து allergy க்கும் அந்த allergy க்கும் சம்பந்தம் இருக்காது dandruff க்கு வந்து நம்ம இதுல வந்து main ஆ medicines இருக்குது இல்லை இருந்தாலும் doctor consult பண்ணி அந்த இது oil எடுக்கறதும் இது பண்ணு இது preferable தான் okay வா அப்புறம் வந்து ஆஹ் நீங்க இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்தது ayurvedic ல இதுக்கு முன்னாடி எங்கேயாவது treatment எடுத்திருக்கீங்களா வேற ஏதாவது இதுக்கு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

எடுத்திருக்கீங்க இல்லை ayurvedic ல treat~ treatment எடுத்திருக்கீங்களா

hello ஆஹ் கேட்குது சொல்லுங்க இதுக்கு முன்னாடி doctor ட்ட நான் போனப்போ அவங்க shampoo, oil எல்லாமே குடுத்திருக்காங்க ஆனா எதுவுமே சரியாகலை இது dandruff க்கு மட்டும் குடுத்திருந்தாங்களா அப்ப வரும்போது

ஏதாவது இருக்குமா ayurvedic ல main ஆ side effect இருக்காது ஆனா மத்த medicine மாதிரி அந்த allergy வந்து உடனே clean ஆகும் உடனே cure ஆயிரும் எனக்கு allergy வந்து ஒரு வாரத்துல clear அப்படிங்கறதும் இருக்காது, இது slow process ஆ இருக்கும் okay வா நீங்க வந்து அந்த soap அ வந்து அதை clean நீங்க ordinary யா use பண்ற soap okay வா main ஆ ordinary use பண்ற soap அவ்வளத்தையும் remove பண்ணிட்டு இந்த மாதிரி soap use பண்ண வேண்டியது வரும் main ஆ நீங்க control பண்ணிட்டு அது இல்லாம வேற ஏதாவது genetic reason இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது ayurvedic medicines தருவாங்க

உங்க hospital எங்க இருக்கு எந்த area ஆ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 address சொல்விங்களா உங்க area குளச்சல்தானே மொத்தத்துல மூணு clinic இருக்குது இங்க ஒண்ணு வந்து நாகர்கோவில்ல இருக்குது இன்னொன்னு கன்னியாகுமரியில இருக்குது இன்னொன்னு மார்த்தாண்டத்துல இருக்குது

நாகர்கோவில் ஆஹ் நாகர்கோவில்னா நாகர்கோவில் வடசேரி bus stand இருக்குல்ல வடசேரி bus stand ல இருந்து ஆஹ் வடசேரி bus stand ல இருந்து stadium போற road ல இருக்குது எங்க clinic அதுல கேட்டாலே சொல்லுவாங்க okay வா கோபாலன் அசன் கிளினிக் okay வா so அந்த clinic ல வந்து correct ஆ புதன்கிழமை உங்களுக்கு time fix பண்ணியிருக்கோம் correct ஆ so வந்து wednesday நீங்க வந்து correct ஆ நீங்க அங்க வந்துருங்க

okay ma'am வேற வந்து உங்களுக்கு வேற எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா ஊறல் அப்பப்போ வரும் ஊறல் அது skin allergy லதானே இல்லை ஏதாவது சாப்பிட்டா ஊறல் வருது அந்த மாதிரி இருக்குதா

கத்திரிக்காய், கருவாடு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா வந்துரும் அது அது சாப்பிட்டா மட்டும் ஊறல் வருது அப்படித்தானே இப்ப அதை avoid பண்ணாம இருக்கறதுக்கு அதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஊறல் வரக்கூடாது அப்படிங்கறதுக்கு வந்து ஏதாவது medicines எடுக்க விரும்பறீங்களா நீங்க ஆஹ் okay ma'am அப்ப அதே நேரம் register பண்ணிக்கிறேன் அப்படியே medicines இருக்குது அது வந்து உங்க அதையும் உங்களை test பண்ணி பாத்துட்டு இது எதுனால அந்த நமக்கு அந்த effect வருது இந்த கத்திரிக்காய்னால எதுக்கு உங்க body எப்படி affect ஆகுது அப்படிங்கிறதை கண்டுபிடிச்சுட்டு

okay மருந்து எப்படி மாசம் மாசம் தருவீங்களா இல்லை weekly வந்துட்டு வரணுமா

evening ஏ கிடைச்சுச்சுன்னா நீங்க அன்னைக்கே பாத்துட்டு போற மாதிரி plan பண்ணிக்கலாம் இல்ல நான் வந்து test குடுத்துட்டு அதுக்கப்பறம் போயிட்டு நான் ரெண்டாவது வாறேன் அப்படின்னாலும் அப்படி plan பண்ணிக்கலாம் எப்படி book பண்ணிக்கலாம் ma'am எப்படி பண்ணிக்கலாம் நீங்க வந்துட்டு மறுநாள் வாரீங்களா இல்லை அன்னைக்கே எல்லாத்தையும்

அதை எப்படி போடணும் ma'am ரெண்டுல எதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் நீங்க இப்ப இன்னைக்கு வந்துட்டு மறுநாளும் வர மாதிரி நான் schedule போடணுமா இல்லை இன்னைக்கு காலையில வந்து scan எல்லாம் எடுத்துட்டு evening இரண்டாவது doctor பார்த்து எல்லாத்தையும் clear பண்ணிட்டு போற மாதிரி போடணுமா அப்படி இருக்குமா evening திரும்ப வர்ற மாதிரி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 test report உடனே வந்துரும் உடனே நீங்க doctor பாத்துட்டு அது உங்க timing அ பொறுத்து இப்போ நீங்க காலையில வந்துட்டு test எடுத்துட்டு உடனே எனக்கு report வேணும் முடிச்சிட்டு போறேன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த plan பண்ணுவேன் இங்க schedule போட்டு இருப்பேன் உங்களுக்கு இல்லை நான் இன்னைக்கு test மட்டும் குடுத்துட்டு போறேன் மறுநாள் வந்து நான் report வாங்கிக்கறேன் அப்படின்னு சொன்னா நான் அதுக்கு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 okay சரி okay evening ன்னா உங்களுக்கு வந்து maximum five thirty க்குள்ளே முடிச்சிடலாம் five thirty க்குள்ளே நீங்க இங்கிருந்து மு~ கிளம்பிரலாம் அப்படித்தான் வரும் evening ரொம்ப late ஆகாது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

அதே நாள்ல போடறதுக்கா? இல்லை, அடுத்த நாள் test வந்து நான் வர்றப்ப எடுங்க report மட்டும் ஒரு two days க்கு அப்புறம் திரும்பி வர்றேன்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

report போட்டுட்டுதானே okay அப்புறம் நீங்க வரும்போது மறக்காம அந்த பழைய doctor பழைய அந்த dandruff க்கு வாங்குன oil

okay வா ஆஹ் இரண்டாவது ஆஹ் அதுக்கப்புறமே இந்த இதுக்கு சொல்றிங்களா skin allergy க்கு நீங்க

okay வா இந்த ரெண்டையும் நீங்க மறக்காம எடுத்துட்டு வாங்க வேற எதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா

hello வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா

okay ma'am நன்றி உங்களை புதன்கிழமை க~ புதன்கிழமை உங்களுக்கு ஒரு message வரும் அந்த message அ நீங்க number அ காமிச்சீங்கன்னா உங்க appointment அ எங்கேன்னு சொல்லிருவாங்க

வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தட்கல் passport ஓட application process உம் அதுக்கு online ல எப்படி apply பண்றது, அப்படிங்குறதையும் பாக்கலாம். so தட்கல் passport க்கு நம்ம online ல form fill பண்ணி, normal passport application fee ய வந்து pay பண்ணணும் adult க்கு வந்து thousand five hundred உம் minor க்கு வந்துட்டு thousand rupees உம் நம்ம online ல pay பண்ணணும் online ல pay பண்ணதுக்கு அப்பறம் online submitted application form மும் original documents ய்ம் எடுத்துட்டு நம்ம regional passport office க்கு போகணும். அங்க

dispatch ஆகும். அதுக்கு அப்பறம் நமக்கு post police verfication initiate ஆகும். so இது தான் வந்து தட்கல் passport application process இதுக்கு நம்ம online ல எப்படி apply பண்ணுறது, அப்படிங்குறத பாக்கலாம்.

so உங்களுக்கு வந்து passport டு urgent ஆ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தான், அது மட்டும் இல்லாம நீங்க additional amount normal application fee ய விட additional amount two thousand rupees நீங்க extra pay பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து தட்கலுக்கு apply பண்ணிக்கலாம்.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 regional passport office க்கு போகும் போது original லும் ஒரு set xerox ம் நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்து, தட்கல் passport ஓட fees new passport re-issue க்கு வந்துட்டு thirty-six pages க்கு வந்துட்டு, நம்ம online ல thousand five hundred rupees pay பண்ணணும். regional passport office வந்து additional லா வந்துட்டு two thousand rupees நம்ம pay பண்ணணும். அதே மாதிரி fresh passport re-issue க்கு வந்துட்டு sixty pages க்கு நம்ம online ல two thousand rupees நம்ம pay பண்ணணும்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 thirty six pages க்கு மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு வந்து online ல thousand rupees pay பண்ணணும். total லா minor க்கு வந்து தட்கல் passsport fee வந்துட்டு three thousand rupees வரும். அதே மாதிரி replacement passport thirty six pages க்கு வந்துட்டு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

so உங்களுக்கு வந்து regional passport office ல application accepted ஆகிருச்சு அப்படின்னா, நீங்க additional லா two thousand rupees வந்து நீங்க அங்க pay பண்ணணும் so pay பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு three days க்குள்ள passport வந்துட்டு உங்களுக்கு, கைக்கு வந்துரும். passport india dot government dot in இதை click பண்ணிக்கோங்க so covid ninteen advisory நீங்க passport office க்கு போகும் போது mask sanitizer ரு ஆரோக்கியா சேது app அ நீங்க வந்து install பண்ணி இருக்கணும். இதை நீங்க follow பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ தான் first time வந்து online ல register பண்ணுறீங்க அப்படின்னா new regiteration click பண்ணிக்கோங்க. so passport office ல வந்துட்டு உங்களோட district கொடுத்துருங்க so given name ல உங்க name அ கொடுத்துருங்க.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

password create பண்ணிக்கோங்க ஒரு caps small number உ hint question கொடுத்துருங்க.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 so உங்களோட mail க்கு வந்துட்டு activation link வந்துட்டு send ஆகிருக்கும் so inbox ல வந்துட்டு passport dot admin இதை click பண்ணிட்டு so கீழ இருக்க link அ click பண்ணுங்க. click பண்ணிட்டு, உங்களோட user ID ய நீங்க enter பண்ணுங்க. கொடுத்து submit பண்ணிருங்க. your account has been activated successsfully click here to login இதை click பண்ணிக்கோங்க.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

district உங்களோட district so applying for ல வந்துட்டு, நீங்க fresh passport apply பண்றீங்களோ, இல்ல re-issue க்கு apply பண்றீங்களா, அதை கொடுத்துக்கோங்க so type of application ல tatkal so passport booklet ல வந்துட்டு, thirty six pages ஆ sixty pages ஆ அதை நீங்க கொடுத்துக்கோங்க. given name ல வந்துட்டு, உங்க proof ல name எப்படி இருக்கோ, அதே மாதிரி கொடுங்க. tenth mark sheet aadhar card pan card driving license ல உங்க name எப்படி இருக்கோ, அதே மாதிரி கொடுங்க surname வந்துட்டு father name உ அதை கொடுக்குறதுன்னா கொடுத்துக்கலாம். இல்லன்னா விட்டுருங்க so உங்க gender have you ever been known by other name no கொடுத்துருங்க. நீங்க gazette ல name change பண்ணிருந்தீங்க அப்படின்னா have you ever changed your name yes கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட previous name type பண்ணுங்க. இல்ல அப்படின்னா no கொடுத்துருங்க. உங்களோட date of birth கொடுத்துருங்க. so place of birth வந்துட்டு, உங்களுக்கு birth certificate இருந்துச்சு அப்படின்னா birth certificate ல இருக்குற மாதிரி கொடுங்க birth certificate இல்ல அப்படின்னா, உங்களோட district கொடுத்துருங்க. marital status ல வந்துட்டு, உங்க status கொடுத்துருங்க single லா married ஆ, அதை நீங்க கொடுத்துருங்க so employment type ல வந்துட்டு private ஆ student ஆ self employed ஆ